maam நாங்க weekly weekly நாங்க எல்லாமே conduct பண்ணிட்டிருக்கோம் ma'am ஏன்னா corona ஊசி போடறதுக்கு conduct பண்ணிட்டிருக்கோம் ma'am எங்களுக்கு எங்ககிட்டயே ஒரு அம்பது பேர் கிட்ட work பண்றாங்க ma'am நாங்க என்ன expect ஆஹ் ஆளுங்களும் எடுத்துருக்கோம் maam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

அதான் ma'am அவுங்க அவங்ககூட நீங்க சொல்ல கொஞ்சம் முழுசா கேக்கணும் சரியா maam, so இதை கேளுங்க ma'am சரியா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

so என்னனா நீங்க எல்லாமே check பண்ணிக்கோங்க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

ஆமாம் ma'am நாங்க என்ன first starting அவங்க வீட்டை விட்டு வெளிய வராத time ல நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா நாங்களே எல்லாத்துக்கும் வீட்ல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 இங்க அப்டி யாரும் வாங்கல ma'am அதனால நாங்க இப்படி இருக்க கண்டிப்பா call பண்றோம் maam